இந்த ரெண்டு ஃபேன் அண்ட் ரெண்டு டியூப் லைட் இருக்கு.

ஹட் ஹவுஸ் பக்கத்துல நறைய கிராஸ் எல்லா இருக்கு கிரீன் கலர்ல இருக்கு.

தூரத்துல ஒரு பிங்க் கலர்ல போர்டு தெரியிது.

இந்த பிச்சர் கிரீன் கலர்ல ரொம்ப அழகா தெரியிது.

இங்க ஒரு சின்ன தண்ணி தெரியுது.

ஸ்கை ஃபுல்லா ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா தெரியிது.

இந்தக் கட என்ட்ரன்ஸ்ல ஒரு பைய நின்னுட்ருக்கா.

இங்க ஒரு ஆரஞ்சு கலர்ல ஃபிளவர்ஸ் தெரியிது அதெல்லாமே ன் அழகா இருக்கு.

இந்த பிட்சர் கிரினிஷ்லயு வைட்லுயு ரொம்ப அழகா தெரியுது.

இது ஒரு புக் ஸ்டால் ஷாப் .

இந்த பிச்சர் ஒரு ஸ்கூல் மாதிரி தெரியுது.

இங்க ஃப்ளோர் எல்லாமே ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இங்கு ஒரு பிரவுன் கலர்ல ஒரு டேபிள் தெரியுது.

ஒருத்தர் பிளாக் கலர்ல ஜேக் போட்டுட்டு நின்னுட்டு இருக்காரு.

இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இங்க நெறைய பேர் நடந்து போறாங்க பாதி பேர் உக்கான்ட்டுருக்காங்க.